எர்ரர் டியூட்டோரியல் லின் இரண்டாம் பகுதிக்கு நல்வரவு
பிழைகள் காண்பதையும் திருத்துவதையும் பார்க்கலாம்
இதை நான் எக்ஸ்ட்ராச்சர் டாட் பிஎச்பி என்று அழைக்கிறேன்
காரணம் இதை இயக்கும்போது
பின்னே போவோம்
எக்ஸ்ட்ராச்சர் மீது சொடுக்கலாம்
இந்த பிழை வருகிறது பார்ஸ் எர்ரர் இன்
இது எல்லாம்
வரி ஆறில்
எதை எதிர்பார்க்கிறோம் அல்லது எதிர்பார்க்கவில்லை போன்ற எந்த தகவலும் இல்லை
லைன் 6 க்கு சென்று பார்க்கிறோம்
முதல் பார்வையில் ஒரு பிழையும் தெரியவில்லை
ஆனால் இங்கே ஒரு கூடுதல் பிராக்கெட் உள்ளது அதை டிலீட் செய்ய வேலை செய்கிறது
ஓ அதை கண்டுபிடிப்பது சுலபமாகவே இருந்தது
ஆனால் மேத்தமேட்டிக்கல் கேல்குலேஷன்ஸ்
உதாரணமாக கூட்டல் ஒப்பிடுதல் போன்றவற்றை செய்துகொண்டு இருந்தால்
பிராக்கெட்ஸ் கணக்கை
கோட்டை விட நேரிடலாம்

சில சமயம் சரி செய்ய மிகச்சுலபமாக இருக்கலாம்
இதை இயக்க ஒன்றும் நேராது
ஏனெனில் இவை இரண்டும் சமமல்ல
ஆனால் அது பிழை சொல்லவில்லை
இங்கே ஒரு பிராக்கெட் சேர்த்தால் ஒரு பார்ஸ் எர்ரர் கிடைக்கிறது
நீங்கள் சிக்கலான ஐஎஃப் ஸ்டேட்மென்ட்ஸ் அல்லது மேத்தமேட்டிக்கல் ஆப்பரேஷன்ஸ் ஐ தீர்க்கும் போது பிராக்கெட்ஸ் மேட்ச் ஆகிறதா என அவசியம் பார்க்க வேண்டும்
எல்லா பிராக்கெட்ஸ் அல்லது அது போன்ற சில கேரக்டர்ஸ் ஐ சோதிப்பதை உறுதி செய்க உதாரணமாக இதன் முன் ஒரு ஆ ஐ எழுதலாம்
பாருங்கள் திரும்பி சென்று பார்க்கையில் இன்னும் பார்ஸ் எர்ரர் கிடைக்கிறது
இதை நீக்கி ரிஃப்ரெஷ் செய்ய இன்னும் பார்ஸ் எர்ரர் கிடைக்கிறது
ஆகவே எதையோ தப்பாக டைப் செய்துள்ளோம் என தெரிகிறது
அதை நீக்கலாம்
சரி அடுத்து காண்பது மிஸ்ஸிங் பேஜ்
இதற்கான எர்ரர் ஐ காட்டுகிறேன்
missingபிஎச்பி மீது சொடுக்கவும்
லைன் 9 இல் பார்ஸ் எரர்ஸ் கிடைக்கிறது
கீழே போய் லைன் 9 எங்கே என பார்க்கலாம்
செமிகோலன்
மன்னிக்கவும்
வேண்டுமென்று செய்யவில்லை
ரிஃப்ரெஷ் செய்யலாம்
சரி இப்போது பார்ஸ் எர்ரர் லைன் 18 இல் உள்ளது
லைன் 18 க்குப் போகலாம் சரி லைன் 18 நான் காட்டிக்கொண்டு இருப்பதுதான் லைன் 18
லைன் 18 இல் என்ன பிழை
லைன் 18 இல் கன்டென்ட் ஏ இல்லை
எப்படி பிழை நேர முடியும்
அதற்குத்தான் முன்னேயே அக்கம் பக்கத்தில் கவனிக்க வேண்டும் என்றேன்
சில வரிகள் மேலே பார்க்கலாம்
ஒரு நாலைந்து வரிகள் மேலே
இங்கே உள்ளது ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் ஐஎஃப் போஸ்டட் யூசர் நேம் ஈக்வல்ஸ் அலெக்ஸ் எச்சோ யூ ஆன் பிஎச்பி அக்காடமி எல்சே எச்சோ ஹெல்லோ நேம்
இப்படியும் சொல்லலாம்
இந்த ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் க்கு துவக்க கர்லி பிராக்கெட் உம் மூடும் கர்லி பிராக்கெட் உம் இருக்கிறது
ஏன் இது வேலை செய்யவில்லை
ஏனெனில் மேலே முன்னேயே ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் ஐ துவக்கிவிட்டோம்
இதுதான் இண்டென்டேஷன் செய்வதின் முக்கிய நோக்கமும் பயனும்
அனுபவத்துடன் பார்க்கையில் புரிகிறதுஇந்த பிராக்கெட் இண்டென்ட் ஆகி இருப்பதால் அந்த பிராக்கெட் உம் இங்கே இண்டென்ட் ஆக வேண்டும்
அதே வரியில்
ஆகவே எதையோ காணோம்
இது அங்கே இருந்து அது இங்கே இண்டென்ட் ஆகியிருந்தால்
முந்தைய ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் இல் ப்ளாக் எங்கே துவங்குகிறது எங்கே முடிகிறது என தெரியும்
இங்கே ப்ளாக் துவங்குகிறது மூடும் பிராக்கெட் ஐ காணவில்லை
அதை இங்கே இடுகிறேன்
மீண்டும் துவக்க
வேலை செய்கிறது
ஆகவே கேரக்டர்ஸ் ஐ சரியாக இட மறந்தால்
பிழைகள் கிறுக்குத்தனமாக நிகழலாம்
ஆனால் எர்ரர் க்கு இது கிறுக்குத்தனமான இடமில்லை
இங்கே எல்சே என்கிறோம் ஸ்டார்ட் ஒஃப் ப்ளாக் மற்றும் எண்ட் ஒஃப் ப்ளாக்
இந்த ப்ளாக் இன் முடிவை தேடுகிறோம் இந்த ப்ளாக் தான் முடிக்கப்படவில்லை
ஆகவே லைன் எர்ரர் உண்மையில் இங்கேயில்லை
ப்ளாக் இன் முடிவு இங்கே தேவை
இப்போது அது வேலை செய்யும் சரியா
ஆகவே எப்போதும் சில வரிகள் மேலே பாருங்கள்
ஒரு எல்சே முடிவு இல்லாமல் இருக்கலாம்
அல்லது கேரக்டர் ரோ மற்ற ஏதோ காணாமல் இருக்கலாம்
இப்போது கெட்போஸ்ட் டாட் பிஎச்பி க்கு மாறலாம்
error ரிப்போர்ட்டிங் எ ஆல் ஐ இதை காட்ட பயன்படுத்தி உள்ளேன்
செய்து காட்ட
இந்த வகை பிழைகள் ரிப்போர்ட் செய்யப்படும்
இது எல்லா எர்ரர் களும் என்றில்லை
ரிப்போர்ட் ஆகும் பிழைகளின் முழு பட்டியல் இல்லை
இந்த பங்ஷன் க்கு இது வெறுமே ஒரு பாராமீட்டர் இது பயனர் வழக்கமாக சொல்லாத சில பிழைகளை காண உதவும்
அதாவது உங்களது வலைத்தளத்தை துவக்குவதாக இருந்தால் இதை பயன்படுத்தாதீர்கள்
இது குறித்து டியூட்டோரியல் வைத்துள்ளேன்
அவசியம் பார்க்க வேண்டும்
ஆகவே இது கெட் போஸ்ட் எர்ரர்
இங்கே போகலாம்
டேட்டா என்னும் வேரியபிள் ஐ வைத்துள்ளோம்
இதுதான் நேம் என்னும் கெட் வேரியபிள் நம் கோடு சொல்வது ஐஎஃப் திஸ் டேட்டா வேரியபிள் எக்ஸிஸ்ட்ஸ் எச்சோ டேட்டா
ஆகவே இது சாதாரண புரோகிராம் போலத்தான் இருக்கிறது
இங்கே உண்மையில் பிழை ஏதும் இல்லை
இங்கே வேரியபிள் ஐ பெறுகிறோம்
எல்லாம் சரியாக வேலை செய்கிறது
லைன் பிரேக் எர்ரர் ஒர் லைன் டெர்மினேட்டிங் எர்ரர் ஏதும் இல்லை
எதையும் விடவில்லை எதையும் உள்ளிட வேண்டியும் இல்லை
ஆனாலும் பேஜ் ஐ இயக்கும் போது ஒரு நோட்டிஸ் வருகிறது
இது முன்னே கண்ட பார்ஸ் எர்ரர் இல்லை
இது நோட்டிஸ்
இந்த பிழை உள்ளபோது பேஜ் சரியாக இயங்க முடியாது
இதோ காட்டுகிறேன்
இங்கே நேம் ஈக்வல்ஸ் அலெக்ஸ் என்கிறேன்
எர்ரர் காணாமல் போய்விட்டது
இது காட்டுவது என்ன
ஆரம்பத்திலேயே கோடு இல் பிழையில்லை
டேட்டா வேரியபிள் பூர்த்தி செய்யப்படவில்லை
அது டேட்டா ஈக்வல்ஸ் அப்சொல்யூட்லி நாத்திங் என்பதற்கு சமம்
இங்கே எச்சோ வேரியபிள் அலெக்ஸ் எனலாம்
இது லைன் 5
ரிஃப்ரெஷ் செய்யலாம்
அன்டிஃபைண்ட் வேரியபிள் அலெக்ஸ் அன்டிஃபைண்ட் இண்டெக்ஸ் நேம்
என்ன செய்கிறோம்
சரி ஆரம்பத்தில் இருந்து பார்க்கலாம்
ஹெடர் இல் பெயரை குறிப்பிடவில்லை என்றால் இது பூர்த்தி ஆகாதது
ஆகவே டேட்டா ஈக்வல்ஸ் நாத்திங் எர்ரர் அன்டிஃபைண்ட் இண்டெக்ஸ் கிடைக்கிறது முன்னே அன்டிஃபைண்ட் வேரியபிள் கிடைத்தது போல
அமைக்காத ஒரு வேரியபிள் ஐ எச்சோ செய்ய முயன்றால்
இப்படி ஆகும்
இங்கே கொஞ்சம் டேட்டா உள்ளிட்டதும் எர்ரர் போய்விடும்
ரிஃப்ரெஷ் செய்யலாம்
இந்த ஆரம்ப எர்ரர் ஐ காணாமல் போக
செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு சிம்போல் ஐ வரியின் நடுவிலோ ஆரம்பத்திலோ போடுவதுதான்
ரிஃப்ரெஷ் செய்ய ஒன்றுமில்லை ஏனெனில் எர்ரர் ஏதும் அமைக்கப்படவில்லை
கெட் வேரியபிள் எதுவும் அமைக்கப்படவில்லை
நேம் ஈக்வல்ஸ் அலெக்ஸ் என்றவுடன் நம் பெயர் எச்சோ ஆட் ஆகிறது
இந்த கோடு குறிப்பிடுவது போல
இதை ஐஎஃப் டேட்டா எக்ஸிஸ்ட்ஸ் என்று பயன்படுத்தினாலும் டெக்னிக்கல் ஆக இங்கு ஏதும் இடாவிட்டால் இது இன்னும் இருப்பில் இல்லை
அவற்றை கவனிக்கவும்
இப்போதைக்கு அவ்வளவே
கடைசி பகுதியில் இன்னும் இரு வழக்கமான பிழைகளை பார்க்கலாம்
டப்பிங் செய்வது
2 காண் 5